இந்த ஃபேக்டரி சுத்தி மரங்க இருக்கு.

சுத்திலு எல்லா பச்சபசேல்னு மரசெடிங்க இருக்கு.

மக்கள் கொஞ்சோ பேரு எல்லா நடந்து போயிட்டு இருக்கறாங்க.

எல்லாம் பிரவுன் கலர் ரெட் கலர் போட்டு பெயிண்ட் பண்ணிருக்குறாங்க.

இந்த கப்பலுங்க எல்லாம் பிரவுன் கலர் பெயிண்ட் அடிச்சுருக்குறாங்க.

இங்க சுத்திலோ ஃபாரஸ்ட் நறைய இருக்கு.

வெளில ஒரு பொம்ம துணி போட்டு வச்சுருக்கறாங்க.

இது ஒரு கார் ஷோ ரூம் .

சுத்தீலு லைட்ஸ் நெறையா போட்டு போட்ருக்கறாங்க

இது ஆட்டோ நிக்கிற ஏரியா .

இங்க ஆட்டோ ரெண்டு நின்னுட்டு இருக்கு.

இங்க வெளில ஒரு கேட் போட்டுருக்ராங்க.

இது திவ்யாஸ் டென்டல் கேர் .

இது ஹை ஹில் டி .

இந்த கார்டன் சுத்திலு மரங்க இருக்கு.

உள்ளார நெறைய எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் இருக்கு.